வணக்கம் உம் வணக்கம் மகிழினி

எல்லாருக்குமே ஒரு வித பேய் அனுபவம் அப்படினுட்டு இருக்கும் அதை பத்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சத பகிர்ந்துக்கலாம் அப்படினுட்டு இருக்கேன் அஹ் நேத்ரா உங்களுக்கு வந்து பேய் அனுபவம் எதாவது இருந்தா எங்க கூட பகிர்ந்துக்கோங்க ஹம் okay மகிழினி ஆஹ் பேய் பாத்தீங்கன்னா இப்போ recent அ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய friend உ அவங்க என்ன பண்ணிருக்காங்க triples போயிருக்காங்க போக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப weight ஆயிடுச்சு bike உ என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா non veg வாங்கிட்டு வர கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல night ல அத வாங்கிட்டு வர்றகுள்ள இதாயிடுச்சு அவள் bike ல போயிட்டு இருக்ககுள்ள space எல்லாமே வந்து close ஆயிடிச்சாம் அப்புறம் அந்த road எதுவுமே இல்ல அப்படியே கீழ விழுந்து கையெல்லாம் அடிபட்டு எழுந்து பாத்தா அந்த எடுத்துட்டு போன சாப்பாடு இல்ல sudden அ அவங்களுக்கெல்லாம் shock ஆயிட்டு அப்படியே பயத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டிய எடுத்திட்டு வந்துட்டாங்க மறுநாள் போயி பாக்கவும் கிடைக்கல அப்புறம் அந்த பையனுக்கு தான் ரொம்ப அடிபட்டு hospital ல வச்சிருந்தாங்க மகிழினி அது ரொம்ப பயங்கரமா இருந்திச்சு அது பாக்கக்குள்ள கையில பாத்தீங்கன்னா நகம் பட்டு கீருன மாதிரி இருந்திச்சு நீ நானும் கேள்விபட்டுருக்கேன் நேத்ரா இந்த மாதிரி வந்து அஹ் அசைவம் வந்து கொண்டு போகும் பொழுது வரும் அப்படின்னுட்டு மதுவதனி அஹ் உங்களுக்கு வந்து எதாவது அனுபவம் இருக்கா இந்த மாதிரி அஹ் எனக்கு அனுபவம்னா அது போல எல்லாம் இல்ல என் கூட இருக்குறவங்க எல்லாம் நிறைய எனக்கு சொல்லி இருக்காங்க இது போல நடந்துச்சு அப்படின்னு அதுல ஒண்ணு வந்து என்னன்னா என் கூட வேலை செய்யுற ஒரு அக்கா சொன்னாங்க அவங்க பாட்டி வந்து சமச்சுட்டு இருக்கக்குள்ள non veg தான் சமைச்சுருப்பாங்க போல

கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அஹ் மகிழனி இது போல உங்களுக்கு எதாவது நடந்துருக்கா எனக்கு நடந்தது இருக்கு அஹ் ஆனா அதை வந்து எங்க தாத்தா அப்படின்னு தான் சொன்னங்க ஒரு வீட்டுல வந்து வெள்ளம் வந்தது இல்லையா அப்போ சென்னையில வெள்ளம் வந்தது அந்த நேரத்துல வந்த நடந்தது தான் எங்க தாத்தா வந்து எனக்கு கண் முன்னாடி தெரிஞ்சாங்க அஹ் எனக்கு சரியா அந்த நினைவு ஞாபகம் இல்ல ஆனா அதுக்கு அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு காய்ச்சல் வந்து நான் படுத்துட்டு இருந்தேன் அது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு நேத்ரா உங்க நண்பர்கள் இல்லாம நீங்க பேய நேர்ல பார்த்த அனுபவம் இருக்கா நான் பேய பார்த்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்பா ஆனா பேய் ஓட்டி பார்த்து இருக்கேன் ஆனா பேய் புடிச்சவங்களை பாத்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி கோவிலுக்கு ஒரு time ஒருத்தரை கொண்டுட்டு போனாங்க அவங்க எப்படின்னா ஒருத்தவங்க தூக்கு மாட்டி இறந்துபோயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு எதுத்தாப்ல உள்ளவங்க அந்த ஆவி வந்து இவங்க உடம்புல ஏறிடுச்சு ரொம்ப படாத பாடு பட்டு அப்படித்தான் பார்த்திருக்கன் எனக்கு ஒரு அனுபவம் கிடையாது மகிழினி

நான் வந்து நேர்ல லாம் பாக்கல அஹ் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருகக்குள்ள மதியம் அந்த ஒரு மணி ரெண்டு மணி அந்த வேலையில வந்து சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு போகக்குள்ள எங்க இதுல ஆலமரம் உள்ள இடமெல்லாம் தாண்டி தான் போகணும் வீட்டுக்கு தாண்டி போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு கோயில்ல போயி கேக்கக்குள்ள இது போல ஆஹ் untime ல வந்ததால தான் பேயி மாதிரி அடிச்சுட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க எனக்கு வந்து எப்போ நான் நான் தான் பேயை பாக்கவே இல்லையே அது

ஹம் comedy ஆ நடக்கல ஒரு தடவ என்ன ஆச்சுன்னா நாங்க குடும்பத்தோட வந்து ஆஹ் ஏரின்னுட்டு சொல்வாங்க தெரியும்லயா அந்த ஏரியில விளையாட போகும் போது எனது சகோதரன் சொல்லிட்டு தான் போனான் ஆஹ் நடுவுல மட்டும் விளையாடுங்க ஓரம் போகாதீங்க ஆஹ் லாரி எல்லாம் மண்ணு எடுத்து ஒரம் எல்லாம் பள்ளமா இருக்கு உள்ள ஒரு ஏழு லாரி உள்ள இறங்குற அளாவுக்கு ஆழம் இருக்கு அந்த ஓ அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க இருந்தும் நாங்க தெரியாம விழுந்துட்டோம் இது கொஞ்சம் ஒரு பெரிய கதை ஆஹ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க நான் இதை தொடருறேன் நேத்ரா நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் உம் twelfth படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ college போயிட்டு வரக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா சைக்கிள்ல தான் போயிட்டு வருவாரு அந்த மூங்கி குத்து இருக்கும் தெரியுமா அதுல வந்து ஏதோ இருந்துருக்கு இவரு இதுலயும் ஆ ஆயிடுச்சு அப்படி ஆகக்குள்ள எங்களோட அக்கா வந்து படுத்துருந்தாங்க வீட்டில அந்த அக்கா வந்து weight செம ஒரு எண்பது தொண்ணூறு kilo இருப்பாங்க அவு எங்க் எங்க அண்ணன் வந்து weight உ என்ன ஒரு forty-five அப்படி தான் இருப்பான் எங்க அக்கா கழுத்தை புடிச்சு தூக்குனான் அந்த சம்பவம் நான் நேருல பாத்தேன் மகிழினி அது ரொம்ப night உ ஒரு ப ஒரு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நிகழ்வு நடக்குறப்போ எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு அப்பறம் எங்க அம்மா அடிச்சு சாமி துண்ணூரு போட்டாங்க மறுநாள் கோயில் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க மகிழினி இது ரொம்ப பெரிய கதை நீங்க சொல்லுங்க மதுவந்தினி உம் எனக்கு வந்து நான் வந்து ஹம் பேய் எப்படி சொல்றது இந்த இணையதளத்துல எல்லாம் கொஞ்ச நாளா பேயில ரொம்ப ஆர்வம் அதிகமாயி அது எப்படி இருக்கு எர் அதை பாக்கணுன்ற ஆர்வம் அதிகமாயி இணையத்துல வந்து அதுக்காக இந்த போயிட்டு real ஆ ஒரு இடம் அந்த இடத்துக்கு போயி அங்க போயி பேய் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் explore பண்ணுவாங்கல்ல அந்த video நிறைய பாத்து நானே சரி நம்ம பக்கத்துலையும் இருக்குமா அப்படியெல்லாம் யோசிச்சுக்கேன் நீங்க அது போல யோசிச்சுருக்கீங்களா நம்ம கூடவே பேய் இருக்குமா அப்படியெல்லாம் யோசிச்சுருக்கீங்களா மகிழினி

அது நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னுட்டு தெரியாது ஆனா எதோ ஒரு ஆத்மா வரும் அப்படின்னுட்டு சொல்லிருக்காங்க ஒரு நாள் வந்து எங்க வீட்டு மொட்ட மாடியில வந்து என் நண்பர்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இரவுல ஒரு பத்து மணி இருக்கும் ஆஹ் நண்பர்கள் எல்லாம் பேயி கதை பேச ஆரமிச்சது தான் ஆனா நாங்க எல்லாருமே பயந்துட்டோம் ஆஹ் இரவு வேற ரொம்ப இருட்டு ஆஹ் வேண்டாம் விட்டுருங்க பேசாதீங்க நம்ம எதாவது ஒரு ஆத்மா பத்தி பேசுனா வந்துரும் விட்டுருங்க அப்படின்னுட்டு எல்லாம் சொல்லிருக்கோம் அது உண்மை தான் நம்ம பேசுனா ஆத்மா வர தான் செய்யும் ஆஹ் நேத்ரா நீங்க வந்து இந்த மாதிரி நண்பர்கள் கூட எல்லாம் சேந்து பேய் கதை எல்லாம் பேசிருக்கீங்களா நாங்க அந்த ல இப்போம் இப்போ அப்படியெல்லாம் நாங்க பேசிருக்கோம் அந்த ஒரு game ஒண்ணு விளையாடுவாங்கல்ல night ல அந்த மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு அந்த அந்த மாதிரி விளையாட்டும் விளையாண்டுருக்கோம் ஆனா வந்து அது ஒ ஒரு இதுலயே பாத்தீங்கன்னா move ஆகும்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு time அப்படி move ஆகல அந்த இடம் அப்படி நாங்க இப்போ கேரளா போயிருந்தப்போ அப்படி பண்ணதால எங்களுக்கு move ஆகல ஏன்னு தெரியல அப்படி move ஆச்சு வந்துருந்தா நாங்க எல்லாம் தெரிச்சு ஓடிருப்போம் மகிழினி ojha board னு சொல்லுவாங்க அதை நேத்ரா ஆஹ் நானும் கேள்விபட்டுருக்கேன் அந்த விளையாட்டு விளையாண்டா ஆவிங்க எல்லாம் வரும் அப்படின்னுட்டு ஆனா அதுக்கு வந்து நிறைய விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மதிவதனி நீங்க வந்து இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டு இருக்கீங்களா இந்த ohja board விளையாட்டு நானெல்லாம் அதுக்கெல்லாம் try பண்ணது எல்லாம் இல்ல ஏன்னா அந்த அளவெல்லாம் try பண்ணி பாத்தோமா அவ்ளோ தான் சும்மாவே நம்ம கூட எதாவது ஒண்ணு இருக்கு இதுல extra வா எதுக்கு இல்லாததையும் கூப்பிட்டு வச்சுக்கணும் அந்த வேலை எல்லாம் வேண்டாம் மகிழினி நீங்க அது போல் விளையாடுறீங்களா மகிழினி இல்ல நானும் விளையாண்டதில்ல ஆனா விளையாடணும்னு ஆசைப்பட்டதும் இல்ல ஆஹ் எதுக்கு நம்ம விளையாண்டு சும்மா போறதை கூப்பிட்டு விளையாடணும் அப்படின்னுட்டு விளையாண்டதில்ல ஆஹ் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கதை பெரிய கதை இருக்கு அப்படின்னுட்டு ஆஹ் அதை இப்போ நான் சொல்றேன் என் அக்கா வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பள்ளத்துல விழுந்துட்டா அவ விழுந்ததை பாத்துட்டு காப்பத்தன்னுட்டு ரெண்டு மூணு பேரும் போயி விழுந்துட்டாங்க ஆஹ் அந்த நெரத்துல எனக்கு என்ன நடந்துதுன்னுட்டு எனக்கு நினைவே இல்ல ஆனா அவங்க எல்லாரையும் காப்பாத்துனது நான் தான் அப்படின்னுட்டு சொன்னாங்க எனக்கு இப்போ வரைக்குமே அந்த சம்பவம் நினைவுல இல்ல என் அக்கா உட்பட விழுந்த நாலு பேருமே நல்ல weight உ ஒரு

என்னோட பெரியம்மா வந்து கண்ணத்துலயே அரைஞ்சதுக்கு அப்பறம் தான் இவங்க எல்லாம் கரைக்கு வந்ததே எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் உங்களுக்கு நடந்துருக்கா நேத்ரா இல்ல எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்தது இல்ல எங்க அண்ணனுக்கு நடந்துருக்கு எங்க அம்மா அடிச்சதுக்கு அப்பறமா தான் அவருக்கு சுயநினைவே வந்தது ஆனா அது வந்து ஆத்மா தான் உள்ள அந்த இது பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் அப்படி இருக்ககுள்ள ஒரு time என்ன ஆயிடுச்சுன்னா எங்க அண்ணனுக்கு அதே மாதிரியே ஒரு incident நடந்துச்சு அவன் போயிட்டு ஆரமிச்சுட்டான்

மதிவதனி உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு அனுபவம் இருக்கா எனக்கு அது போல் இல்ல உம் எங்க அப்ப தான் சொல் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க நல்ல ஆத்மாவும் இருக்கு அப்படின்னுட்டு எங்க கூட இருக்குறவங்க வந்து இப்போ வீட்டு வாசல்ல வந்து நிக்குறாங்கன்ன்னு எல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்க ஏ நாங்க இருந்த எங்க ஊருல வந்து நிறைய பேய் இருக்கு என் அண்ணன் வந்து கண்ணுக்கு நேராவே பாத்துருக்கான் அப்படின்னுட்டு எல்லாம் பயந்துட்டு வந்துட்டான் மறாநாள் எல்லாம் தனியா எங்கயுமே வெளிலயே போறது இல்ல direct அ பேயை பாத்தா எப்படி இருக்கும் அந்த சம்பவம் எல்லாம் என் அண்ணனுக்கு நடந்துருக்கு

ஆஹ் கண்ணுக்கு நேரா நான் பாத்தது இல்ல என்னோட அத்தை பையன் ஒருத்தன் பாத்ததா சொல்லியிருக்காங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து நல்லிரவுல தான் வருவாங்க ஒரு ஆஹ் பன்னிரண்டரை மணி ஒரு மணி அந்த மாதிரி நேரங்களில தான் வருவாங்க ஆஹ் வ எங்க ஊருக்கு வரணும் அப்படின்னா ஒரு area வ தாண்டி வரணும் அங்க வந்து இடுகாடு இருக்கு அங்க இருந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்க மாதிரி ஒரு குரல் கேட்டுருக்கு அந்து குரல் என்ன அப்படின்னுட்டு அவன் பாக்கும் பொழுது அங்க யாருமே அவன் கண்ணுக்கு தென்படல யாரோ ஒரு பொண்ணு மட்டும் அழுகுதேன்னு சுத்தி சுத்தி பாத்துருக்காங்க ஆஹ் சரின்னுட்டு அந்த நேரம் பாத்து அவனோட வாகனமும் வந்து பழுதாகிட்டு விட்டது தள்ளிட்டு தான் வந்துருக்கான் வண்டிய தள்ளிட்டு வரும் போது அந்த அழுகையோட சத்தம் வந்து கிட்ட கிட்ட கேட்டுட்டு இருந்துருக்கு ஏ என்ன அழுகை சத்தம் கிட்டகிட்ட கேக்குதே அப்படின்னுட்டு அவன் பயத்துல திரும்பி பாக்கல பேயா இருக்க போகுதுன்னு அப்படின்னுட்டு விட்டுட்டான் ஹம்

நண்பர்களுக்கு தான் நடந்துருக்கு எனக்கு நடந்தது எதுவுமே கிடையாது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து

அம் non-veg அதே மாதிரி தான் non-veg வந்து வச்சுருக்காங்க மாட்டி வச்சுருக்காங்க ஒரு பூனை எதுவுமே வரலையாம் அவ்ளோ பெரிய height ல அது ஒண்ணு ஒண்ணா வாங்கி வைக்க வைக்க வைக்க காணா காணா போகுதாம் அப்பப்போ sound வர்ற மாதிரி அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க அதே நீங்க சொன்னீங்கல்ல நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா நல்லா அத்மாங்குறது ஒரு வயசாகி இறந்து போனா அது நல்ல ஆத்மான்னு சொல்லுவாங்க கெட்ட ஆத்மான்னா இப்போ தூக்கு போட்டுக்குறது

இப்போ கேக்குதா ஹம் இப்போ

அதான் அவங்க தூக்கு போட்டுகிட்டு இப்படி இறந்து போறவங்க மட்டும் தான் வந்து கெட்ட ஆத்மானு சொல்லுவங்க மகிழினி அஹ் ஆமா நானும் அதை ஒத்துக்குறேன் நேத்ரா ஆஹ் எனக்கு வந்து நல்லா ஆத்மா தான் வந்துது என்னோட இதுல அப்படின்னு தான் சொன்னாங்க மதிவதனி உங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் எதாவது நடந்துருக்கா கெட்ட ஆத்மான்னாக்குள்ள அது வந்து என்ன அது வந்து எதாவது ஆசை பட்டுருக்கும் நிறைவேறாம அது இறந்து போயிருக்கும் அதை வந்து யார் மூலியமாவது ந செஞ்சுக்கணும்

யாரோ தூக்கிட்டு போறா மாதிரி தூக்கிட்டு மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி அம்மாக்கு நினைவு வந்து என் அம்மா வந்து குழந்தை என் குழந்தைன்னு கத்திக்கிட்டே மொட்ட மாடில இருந்து குதிக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னுட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்க பெரியப்பா தான் வந்து அம்மாவ புடிச்சி அம்மா பாதி வரைக்கும் குதிச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அஹ் இந்த மாதிரியெல்லாம் நிறையவே நடந்துருக்கு அஹ் இரவு நேரத்துல அதும் சுடுகாட்டு பக்கத்துல போய் மொட்ட மாடியில படுக்குறது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் இந்த மாதிரியெல்லாம் இனிமே செய்ய கூடாது அப்படின்னிட்டு எங்க பெரியப்பா கண்டிச்சு சொல்லி விட்டுட்டாங்க நேத்ரா உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது அனுபவம் இருக்கா ஆஹ் எங்க அம்மா வந்து வெளிய உக்காந்துருக்காங்க எங்க அப்பா வந்து வெ உ எங்க பெரியம்மா வீட்டுக்கு பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ அப்படி உக்காந்துருக்ககுள்ள என்ன ஆயிடுச்சுன்னா night ஒரு பன்னெண்டு மணி வாக்குல மல்லிகை பூ வாசம் இருக்கும்ல யாருமே இல்ல road ல அப்போ இந்த மல்லிகை பூ வாசனை அப்படியெல்லாம் வீசக்குள்ள எங்க அம்மா வந்து தெரியும் ஐயோ எதோ வரப்போகுது

கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு பயப்பட அப்போ பேய் வரக்குள்ள பயப்படக்கூடாது கண்டிபா பயந்தோம்னா நம்மளை ரொம்ப இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்பறம் எதுவும் தெரியாத மாதிரி உள்ள போனாங்கன்னு சொன்னாங்க எங்க அம்மா அப்போ

அஹ் மதிவதனி உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு அனுபவம் இருக்கா உம் இங்க வது பெரியப்பா வந்து சொல்லிருக்கு எங்க அம்மா தான் எங்களுக்கு சொன்னாங்க எங்க பெரியப்பா வந்து நம்ம இப்போ சாலையில எல்லாம் போறோம்ல இந்த highway அப்படின்னுட்டு எல்லாம் சொல்லுவாங்கல்ல நெடுஞ்சாலை அந்த இடத்துல நம்ம வண்டில வாகனம் எல்லாத்துலையும் போகக்குள்ள

பெரியப்பா வந்து பேய் அதுபோல நின்னு வ lift கே இது போல கேட்டதெல்லாம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க வழியில இது போல நின்னு கேக்குமாம் ஏத்திட்டு போக சொல்லி சொல்லும் நம்ம இப்போ அங்க நின்னோன்னா நமக்கு தான் ஆபத்து நிக்காம நம்ம பாட்டுன்னு இது போல uptime இரவு அதுவும் எப்படி சொல்றது ஒரு மணி பன்னெண்டு அது போல் time ல எல்லாம் வந்து அந்த இடத்துல நிறுத்தவே கூடாது நம்ம பாட்டுக்குன்னு எதையும் கவனிக்காம வந்துகிட்டே இருக்கணூம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அஹ் மதிவதனி உங்களுக்கு ஆஹ் எனக்கு இப்

அஹ் அன்னைக்கு வந்து நலங்கு எல்லாம் வச்சு முடிச்சுட்டு கல்யாணாத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது நானும் என் தங்கச்சியும் இரவுல தூக்கம் வராம இருந்தோம் மொத்த குடும்பமும் hall ல படுத்து இருந்துது நான் என் தங்கச்சி அம்மா பெரியம்மா மட்டும் தான் room ல படுத்துருந்தோம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் நடு இரவுல வந்து தூக்கம் கலஞ்சதுக்கு அப்பறம் பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துல வெளிய வந்து கொலுசு சத்தம் ரொம்ப தெளிவா கேட்டுது அதுவும் வந்து ரொம்ப அழுத்தமா யாரோ நடந்து போற மாதிரி கேட்டுது எங்க அண்ணன் என்ன நினச்சுட்டான் அப்படின்னா திருமணத்துக்கு எனக்கு வாங்குன கொலுசு போட்டுட்டு இருந்த பொழுது நான் தான் போட்டுட்டு நடக்குறேன் அப்படின்னு நினைச்சுட்டான் அவனுக்குமே அன்த கொலுசு சத்தம் கேட்டுருக்கு அஹ் நா நானும் என் தங்கச்சியும் ரொம்ப பயந்துட்டோம் என்ன கொலுசு சத்தம் ரொம்ப கேக்குது அதுவும் வேற வீட்டையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி கேட்டுச்சு அஹ் gate க்கும் room க்கும் நடந்து போற நம்மளுக்கு தெரியும் இல்லையா நடந்து எங்க போகுது அந்த கொலுசு சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா கொஞ்ச தூரம் போயிடுச்சி அப்படின்னா தூரமா போகுது கிட்ட வருது அப்படின்னா room வரைக்குமே எங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு ஆஹ் அதுக்கு அப்பறாம் நானும் என் தங்கச்சியும் light போட்டுட்டு எங்க அம்மாவை எழுப்புனோம் அம்மாவ எழுப்பி அம்மா எதோ கேக்குதும்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்பறம் பாத்தா எங்க அம்மாவுக்கும் கேட்டுச்சு அப்பறம் பூஜை room போயிட்டு எங்களுக்கும் விபூதி ரெண்டு பேருக்கும் போட்டு விட்டுட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னாங்க காலையில மறுநாள் காலையில எங்க அண்ணன் வந்து என்னைய திட்டுறான் எதுக்கு கொலுசு போட்டுட்டு night ல ஜல்லு ஜல்லுன்னு நடக்குற தூக்கமே வரல அப்படின்னுட்டு அப்பறம் என் அண்ணன் கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி நான் நடக்கல என் கொலுசுல அந்த அளவுக்கு சத்தம் வராது நேத்து வேற எதோ வந்துருக்கு அப்படின்னோம் இது வந்து என எனக்கு சமீபமா நடந்த ஒரு அஹ் incident உ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்துருக்கா நேத்ரா

school விட்டு வந்த உடனே சாப்புட்டுட்டு தூங்கிருவேன் தூங்கிட்டு ஒரு பதினொண்ணு மணி எழுந்து போல தான் நான் படிப்பேன்அப்படி படிக்கக்குள்ள என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா எல்லாருமே போயி தூங்க ஆரமிச்சுடுவாங்க அவங்களுக்கு அது இரவு உரக்கம் இல்லையா அவங்க போயி தூங்குற time ல நான் உக்காந்து படிச்சுட்டு இருக்கக்குள்ள கொலுசு சத்தம் நல்லா ரொம்ப பக்கத்துலையே கேக்கும் அப்படி கேடுட்டு இருந்துச்சு ஒரு time அப்படியே சலக் சலக்குன்னு எங்களுக்கெல்லாம் அப்படி எனக்கு அப்படியே பயங்கரமா ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அப்பறம் நானும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போயி படுத்துட்டேன் அப்பறம் மறுநாள் எங்க அப்பாக்கிட்ட சொன்னேன் அதும் எப்படி கேக்குதுன்னா ஒரு கால் கொலுசு தான் கேக்குது ஒரு கால் கொலுசு கேக்கல அந்த sound உ அப்பறம் நான் எங்க அப்பா கிட்ட போயி சொன்ன உடனே எங்க அப்பா வந்து பாத்துட்டு

அஹ் மதிவதனி உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு அனுபவம் இருக்கா எனக்கும் அது போல நடந்துருக்கு மகிழினி நாங்க வந்து

சில time ல தூங்க மாட்டோம் நல்லா நமக்கு தான் sound கேக்கும்ல நான் முழிச்சு தானே இருப்பேன் என்னாகும் correct ஆ எங்க தெரு பக்கத்து தெரு சுத்தி கொலுசு sound நல்லா கேக்கும் correct ஆ அது அங்கருந்து சுத்துற வரைக்கும் நான் வந்து ஜன்னல் வழியா எட்டி பாப்பேன் அந்த பழக்கம் எனக்ககு இருக்கு என்ன போவுது என்னட இது sound கேக்குதே என்னன்னு பாக்கணும்னு ஆசப்பட்டுட்டு ஜன்னல்ல ஓட்டை வழியா பாக்கலாமேன்னுட்டு பாப்பேன் ஹம் correct ஆ சுத்திட்டு நல்லா வரும் correct ஆ நான் பாக்குறேன் அந்த இடத்துக்கு ஒரு inch முன்னாடி அந்த கொலுசு sound நின்னுடும் நின்னுட்டு correct ஆ இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு inch தாண்டி correct ஆ நான் பாக்குற இடத்துல மட்டும் அது என்னான்னு தெரியாது பக்கத்துல இருந்து திரும்ப கொலுசு sound கேக்கும். இதே என்னமோ எனக்கு ரெண்டு time நடந்துருக்கு மகிழினி உங்களுக்கு இல்ல எனக்கு நான் இந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் வந்து எட்டி பாத்ததெல்லாம் இல்ல மதி மதிவதனி பரவால்ல நீங்க எதொ தைரியமா எட்டியெல்லாம் பாத்துருக்கீங்க ஆஹ் இந்த மாதிரி வேற எதாவது சம்பவம் நடந்துருக்கா நேத்ரா

அஹ் எனக்கு நடந்த சம்பவங்கள் அவ்ளோ தான் ஆஹ் இதுவே எங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து நடந்துருக்கு என்ன அப்படின்னா எனக்கு அக்கா முறை தான் நாங்க ஒரே பள்ளியில தான் படிச்சோம் சின்ன வயசுல நடந்த சம்பவம் இது ஒருநாள் வந்து என்ன ஆச்சுன்னா அஹ் half yearly exam நடந்துட்டு இருக்க நேரம் அது எல்லாருமே வந்து ஆஹ் அரை நாள் தானே school நடக்கும் half day முடிஞ்சுட்டு போற வேலையில வந்து correct ஆ அந்த அக்கா என்னமோ கத்திக்கிட்டே ஓட ஆரமிச்சுட்டாங்க என்ன அப்படின்னுட்டு பாத்தா பின்னாடி எதோ ஒரு பூஜை நடந்துக்கிட்டே இருந்துச்சு பூஜை நடத்தாதீங்க நடத்தாதீங்கன்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படினுட்டு பாத்தா அப்ப தான் தெரியுது அவங்க மேல வேற யாரோ வந்துருக்காங்க பூஜை வந்து தெய்வீக இது எதாவது கேட்டா அதுக்கு இப் அ ஏத்துக்க மாட்டிக்குது தெய்வீக இது அப்படின்னுட்டு அப்பறம் அவங்களோட உடம்புல நிறைய காயம் வர ஆரமிச்சுருச்சு அங்க அங்க எரியுது எரியுது அப்படின்னுட்டு கை காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிகப்பா அங்கங்க திட்டுதிட்டா ஆகிடுச்சு இதை நான் சின்ன வயசுல பாத்தேன் நேர்ல பாத்தேன் பாத்துட்டு அதுக்கப்பறம் அந்த அக்காக்கிட்ட போறதுக்கே ஒரு பயம் வந்துடுச்சு ஒரு வயசு வந்ததுக்கு அப்பறம் தான் ஹம் இதெல்லாம் வேற இது தான் அப்படின்னுட்டு அந்த அக்காக்கிட்ட நான் சகஜமா பேச ஆரமிச்சேன் மதிவதனி நீங்க இந்த மாதிரி எதாவது நேர்ல பாத்துருக்கீங்களா நான் அந்த அளவெல்லாம் பாத்தது இல்ல மகிழினி ஆனா கனவுல மட்டும் நல்லா ஒரு கனவு மட்டும் எனக்கு நல்லா இருந்துது கருப்பா ஒரு உருவம் எல்லாம் நல்லா close up வரைக்கும் வந்து எல்லாம் பயமுறுத்திட்டு போயிருக்கு எனக்கு ஹம் நான் இப்போ வேலைக்காக ஒரு இடத்துக்கு வந்துருந்தேன் அங்க நான் தங்கியிருக்க வீட்டுக்கிட்ட வந்து அந்த கனவு வந்துது அது போல இருக்ககுள்ள நான் என்ன பண்ணேன் எங்க நாங்க தங்கியிருக்க வீட்டுக்கு நேரா வந்து அஹ் இந்த நாவல் பழ மரம் அப்படினுட்டு சொல்லுவாங்க சும்மாவே அதுல எல்லாம் பேயி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா வெளில நான் மட்டும் தான் வெளிய உக்காந்து சும்மா phone தொலைப்பேசி use பண்ணிகிட்டு அப்படியே உக்காந்துருப்பேன் அந்த time ல ஒரு மாதிரி என்னவோ இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுமா அப்போ நான் என்ன பண்ணூவேன் phone அதான் இந்த பேயெல்லாம் இந்த camera ல தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல சரி நமக்கும் அது போல் camera ல தெரியுதான்றதுக்காக சுத்தி அந்த மரத்தை சுத்தி video எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் என் phone ல இன்னமும் அந்த video எல்லாம் வச்சுருக்கேன் அஹ் மகிழினி நீங்க இது போல எதனா video எடுக்குறது அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்ல மதிவதினி எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அஹ் தைரியம் இருந்தது இல்ல இந்த மாதிரி எதாவது சொன்னாலே அந்த பக்கம் போகாம தவிர்க்க தான் பாப்பேன் நேத்ரா உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது அனுபவம் இருக்கா ஆஹ் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடையாது நிறைய கதை அப்பா சொல்லியிருக்காரு அப்பா வந்து மலேசியால இருக்குறப்போ இந்த பேய்களை எல்லாம் ஓட்ட ஓட்டுவாரு பேயி நல்லாவே அதனால அங்க ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணாம் ஆக போகுது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு வீட்டுல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பேயி புடிச்சுருசு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு அந்த பொண்ணு room ல உக்காந்து இருந்துச்சாம் எங்க அப்பா வந்து

அப்போ பேயோட இப்ப யாராவது ஆத்மா வந்து உடலுக்குள்ள இறங்கியிருந்துதுன்னா அவங்க கண்ண பாக்க கூடாது நம்ம அதே மாதிரி எங்க அப்பா மடி ரொம்ப ஆக்ரோஷமாகி மடியிலயே வந்து உக்கார ஆரமிச்சுட்டாம் அப்படியே எங்க அப்பா என்ன பண்ணாங்க அது ரொம்ப தண்ணியெல்லாம் தெளிச்சு அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டாங்க மகிழினி நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி எதாவது ஒண்ணு இல்ல அஹ் நான் பேய் ஓட்டுறதெல்லாம் பாத்தது இல்ல அஹ் ஒரு தடவை நான் எங்க தாத்தா பாத்தேன்னு சொன்னேன்லயா இந்த தொடரோடா ஆ இடதோட starting ல அப்போ வந்து நாங்க எங்க ஊர்ல ஒரு சாமியார் சாமி ஆடுறவங்க இருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு எந்த விஷயமும் நாங்க எதுவுமே சொல்லவே இல்ல. நாங்க சொல்றதுக்கு முன்னடியே அவரே சொல்லிட்டாரு இந்த வீட்டுல வந்து ஒரு ஆத்மா இருக்கு அஹ் நீங்க கவலை படாதீங்க அது நல்ல ஆத்மா தான் உங்களோட முன்னோர் தான் நீங்க அதை நினைச்சு எதுவும் பயப்படாதீங்க வேற ஒரு ஆத்மா உங்க வீட்டுக்கு வர பாத்துது அதை தடுக்குறதுக்கு தான் அந்த நேரத்துல உங்க முன்னோர் வந்துருக்காரு அதை தான் உங்க பொண்ணு பாத்து பயந்துருக்கா நீங்க அது எதுக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே எங்க வீட்டுல எங்க தாத்தா இருக்காரு அப்படின்னு தான் நாங்க நினைச்சுகிட்டு இருக்கோம் மதிவதனி இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஒரு அனுபவம் இருக்கா உம் எங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க அதான் முன்னாடியே சொன்னேன்ல எங்க வீட்டு வாசல்ல ரெண்டு பேரு இருக்காங்கன்னு அது வந்து எங்க அத்தை அப்பறம் என் கூட பொறந்தவங்க ஒரு அக்கா ஒருத்தவங்க அவங்க அவங்க ரெண்டு பேரு தான் வீட்டு வாசல்ல நிக்குவாங்க போல எங்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படியெல்லாம் எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்க உண்மையா உண்மையாவே அதெல்லாம் சொல்லி இருக்காங்க உண்மையா இருக்குமோ சில time லாம் அந்த அந்த விஷயத்தை நம்ம யோசிச்சுக்கிட்டே one time அது போல வெளில வீட்டுக்கு வாசல்ல வெளில வ washroom போறாதுக்காக வெளில வரக்குள்ள

ஆனா நல்லா தெரிஞ்சுது வெள்ளையா என்னவோ நின்னுட்டு இருந்துது அதான் அப்ப அப்போ சின்ன புள்ள தான அரண்டு அடிச்சுட்டு ஓடுனனே வேக வேகமா போயிட்டு திரும்ப எங்க அம்மாவ போயிட்டு கட்டிப்புடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் எதுவுமே நடக்காத மாதிரி போயி தூங்கிட்டேன் மகிழினி நீங்க இது போல சேட்டை பண்ணீருக்கீங்களா

ஆஹ் okay நம்ம தொடரை இதோட முடிச்சுக்கலாம் நன்றி